ஹெல்லோ பிரெண்ட்ஸ் இந்த ப்ளாட்டிங் எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா க்கு நல்வரவு
இந்த டுடோரியலின் இறுதியில் உங்களால் செய்யமுடிவது
ஒரு லிஸ்ட் ஒஃப் நம்பர்ஸ் ஐ டிஃபைன் செய்வது எலிமெண்ட் வைஸ் ஸ்க்வேரிங் ஒஃப் தே லிஸ்ட் ஐ செய்வது டேட்டா பாயிண்ட் களை ப்ளாட் செய்வது எரார்பார் களை ப்ளாட் செய்வது பைத்தோன் இல் மேத்தமேட்டிக்கல் பங்ஷன் களை ப்ளாட் செய்ய கான்செப்ட் களை தெரிந்து இருக்க வேண்டும் விவரிக்க நாம் சிம்பிள் பெண்டுலும் எக்ஸ்பெரிமெண்ட் இலிருந்து டேட்டா வை பயன்படுத்துவோம்
ஒரு சிம்பிள் பெண்டுலும் க்கு லெங்த் ல் ஸ்க்வேர் ஒஃப் டைம் ட் க்கு டைரக்ட்லி புரொப்போர்ஷனல் ஆகும்
நாம் ல் மற்றும் ட் ஸ்க்வேர் வால்யூ களை ப்ளாட் செய்யலாம்
முதலில் நாம் ல் மற்றும் ட் வால்யூ க்களை இனிஷியேட் செய்வோம்
நாம் அவற்றை சீக்வென்ஸ் ஒஃப் வால்யூ களாக இனிஷியேட் செய்வோம்
நாம் ஒரு சீக்வென்ஸ் ஐ காமா செபரேட்டட் valueகளாக இரண்டு ஸ்க்வேர் பிராக்கெட் களுக்குள் டிஃபைன் செய்வோம்
இதற்கு லிஸ்ட் என்றும் பெயர் உண்டு
ல் மற்றும் ட் என இரண்டு sequenceகளை உருவாக்கலாம்
ல் 01 02 03 04 0506 07 08 09 T 069 090 119130 147 158 177 183 194 ஸ்க்வேர் ஒஃப் சீக்வென்ஸ் ட் ஐ பெற நாம் பங்ஷன் ஸ்க்வேர் ஐ ஆர்குமென்ட் ட் உடன் பயன்படுத்தலாம்
இது ட்ஸ்க்வேர் என்னும் வேரியபிள் ஆக சேமிக்கப்படுகிறது
ஆகவே டைப் செய்க Tsquaresquare வித்தின்பிராக்கெட் ட் ட்ஸ்க்வேர் enter இப்போது ல் ஐ ட் ஸ்க்வேர் க்கு நேர் ப்ளாட் செய்ய நாம் டைப் செய்வது
ப்ளாட் வித்தின் பிராக்கெட் ல் காமா ட்ஸ்க்வேர் காமா டாட் இன் சிங்கில் கோட் டாட் என்பது ப்ளாட் ஐ டாட் பேட்டர்ன் இல் காட்டுக என்பதற்கு பெரிய டாட் களுக்கு ஒ என்றும் ஸ்பெசிஃபை செய்யலாம்
இதற்கு இந்த ப்ளாட் ஐ முதலில் க்ளியர் செய்வோம்
டைப் செய்க சிஎல்எஃப் பிராக்கெட் enter டைப் செய்க ப்ளாட்
வித்தின் பிராக்கெட் ல் காமா ட்ஸ்க்வேர் காமா ஒ இன் சிங்கில் கோட் enter பிராக்கெட் ஐ கிளியர் செய்ய டைப் செய்க சிஎல்எஃப் பிராக்கெட் மேலே போகலாம்
எந்த எக்ஸ்பெரிமெண்ட் க்கும் அளவிடலில் ஒரு பிழை எப்போதும் ஏற்படும்
அது இன்ஸ்ட்ருமென்ட் மற்றும் மனித குறைபாடுகளால் ஏற்படும்
இப்போது நாம் நம் ப்ளாட் களில் இதை கணக்கில் எடுத்துக்கொள்ள முயற்சி செய்யலாம்
வீடியோ வை இங்கே பாஸ் செய்க பின் வரும் சோதனையை செய்து பார்த்து பின் வீடியோ வை மீண்டும் துவக்கவும் பெரிய டாட் களுடன் கொடுத்த எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா ஐ ப்ளாட் செய்க டேட்டா உங்கள் ஸ்க்ரீன் இல் இருக்கிறது
அது டெல்டா அண்டர்ஸ்கோர் ல் மற்றும் டெல்டா அண்டர்ஸ்கோர் ட் இல் கொடுக்கப்பட்டு உள்ளது
ல் மற்றும் ட் க்கு நாம் செய்தது போலவே மீண்டும் சீக்வென்ஸ் வால்யூ களை இனிஷியலைஸ் செய்வோம்
இப்போது ல் விஎஸ் ட் ஸ்க்வேர் ஐ எர்ரர் பார் உடன் ப்ளாட் செய்ய நாம் பங்ஷன் errorbar ஐ பயன்படுத்தலாம்
டேட்டா ஐ நாம் ப்ளாட் செய்யு முன் டெல்டா அண்டர்ஸ்கோர் ல் இன் டேட்டா மற்றும் டெல்டா அண்டர்ஸ்கோர் ட் இன் டேட்டா வை பெற வேண்டும்
டெல்டா அண்டர்ஸ்கோர் L வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட் 008009007005006000006006001 டெல்டா அண்டர்ஸ்கோர் T 004008003005003003004007008 இப்போது எர்ரர் பங்ஷன் ஐ பயன்படுத்தலாம்
டைப் செய்க எரார்பார் வித்தின் பிராக்கெட் ல் காமா ட்ஸ்க்வேர் காமா xerrdelta அண்டர்ஸ்கோர் ல் காமா yerrdelta அண்டர்ஸ்கோர் ட் காமா fmtbo இன் சிங்கில் கோட் இது ஒரு ப்ளாட் ஐ எக்ஸ் மற்றும் ய் ஆக்ஸிஸ் க்கு எர்ரர் பார் உடன் தருகிறது
dotகள் ப்ளூ கலர் இல் உள்ளன
தே பாராமீட்டர்ஸ் க்ஸெர் மற்றும் யெர் என்பன எர்ரர் ஒன் எக்ஸ் மற்றும் ய் ஆக்ஸிஸ் மற்றும் எஃப்எம்டி என்பது பார்மேட் ஒஃப் தே ப்ளாட்
அதே போல நாம் அதே எர்ரர் பார் ஐ சிறிய சிவப்பு dotகளுடன் வரையலாம் எஃப்எம்டி இன் பாராமீட்டர் களை வித் இன் சிங்கில் கோட் ர் டாட் என மாற்றவும்
டைப் clf எரார்பார் வித்தின் பிராக்கெட் ல் காமா ட்ஸ்க்வேர் காமா xerrdelta அண்டர்ஸ்கோர் ல் காமா yerrdelta அண்டர்ஸ்கோர் ட் காமா fmtwithin ர்
எரார்பார் க்கான மற்ற optionகளை நீங்கள் எரார்பார் டாக்குமென்டேஷன் ஐ கண்டு அறியவும்
எரார்பார்
என டெர்மினல் இல் எழுதுக
வீடியோ வை இங்கே பாஸ் செய்க பின் வரும் சோதனையை செய்து பார்த்து பின் வீடியோ வை மீண்டும் துவக்கவும் கொடுத்த எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா ஐ சிறிய dotகளுடன் ப்ளாட் செய்க கூடவே ப்ளாட் இல் எர்ரர் ஐயும் சேர்க்கவும்
டேட்டா உங்கள் ஸ்க்ரீன் இல் உள்ளது
டெல்டா ஸ் டெல்டா ந் இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது இந்த tutorialலில் நாம் கற்றது
அரே பங்ஷன் ஐ பயன்படுத்தி ஒரு சீக்வென்ஸ் ஒஃப் நம்பர்ஸ் ஐ டிக்ளேர் செய்வது
ஸ்க்வேர் பங்ஷன் ஐ பயன்படுத்தி எலிமென்ட்வைஸ் ஸ்க்வேரிங் செய்வது
3ப்ளாட்டிங் க்கு கிடைக்கும் பல் வேறு optionகளை dotsலைன்ஸ் - பயன்படுத்துவது
errorbar பங்ஷன் ஐ பயன்படுத்தி எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா வை எர்ரர் ஐயும் கூட்டி ப்ளாட் செய்வது
சுய சோதனைக்கு தீர்வு காண சில கேள்விகள் 1
ஸ்க்வேர் தே பாலோவிங் சீக்வென்ஸ்
டிஸ்டன்ஸ் அண்டர்ஸ்கோர் valueswthin ஸ்க்வேர் பிராக்கெட் 21 காமா 46 காமா 872 காமா 903 2
ப்ளாட் ல் வெர்சஸ் ட் இன் ரெட் ப்ளஸ்
விடைகள் 1
ஒரு சீக்வென்ஸ் ஒஃப் valueகளை ஸ்க்வேர் செய்ய நாம் ஸ்க்வேர் பங்ஷன் ஐ பயன்படுத்தலாம்
டைப் செய்க ஸ்க்வேர் வித்தின் பிராக்கெட் டிஸ்டன்ஸ் அண்டர்ஸ்கோர் வால்யூஸ் 2
நாம் விரும்பும் பாராமீட்டர் ஐ ஒரு அடிஷனல் ஆர்குமென்ட் ஆக பாஸ் செய்யலாம்
டைப் செய்க ப்ளாட் வித்தின் பிராக்கெட் ல் காமா ட் காமா வித்தின் சிங்கில் கோட் r இந்த டியூட்டோரியல் லை படித்து பயன்பெற்று இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் நன்றி